இது ஒரு கிச்சன் ரூம் ஃபுல்லா ஃபர்னீஸ் போட்டு வெச்சிருக்காங்க.

ரைட் சைடுல ஒரு லேடி பிளாக் கலர் டிரஸ் போட்ருக்காங்க அவங் கீழ சூட்கேஸ்ஸு பேக்கல்லா இருக்கு.

தூரத்துல ஒரு டி_வி இருக்கு டி_வி நம்மளுக்கு வந்து ஒயிட் கலர்ல ஒரு ஸ்கிரீன் தெரியிது.

இது வந்து ஒரு பூஜ ரூமு எங்க ரெண்டு சிலை இருக்கு.

ரைட் சைடுல ஒரு ஆளு வந்து நின்டுட்டு அவரோட மூஞ்சி கொஞ்சோ பிளர்ரா இருக்கு.

இது ஒரு பெரிய துணி கடை இங்க நெறைய துணி இருக்கு.

நம்மளுக்கு தூரத்துல பாத்தீனா நெறைய செடிகள் ஃபுல்லா பச்ச கலர்ல இருக்கு.

இங்க பாத்தின்ன கார் இருக்கு மாருதி சுஜிக்கு காரு .

இந்த ஸ்கார் வந்து கொஞ்ச நமலுக்கொரு கிரே கலர்லயு கொஞ்ச பிளேக்கிஷ்ஷா இருக்கு.

லெஃப்ட் சைடுல ஒரு ஆள் வந்து நிக்கிறாரு அவர் கேப் போட்டு.

லெஃப்ட் சைட்ல ஒரு வெலுக்கம் போர்டு இருக்கு அந்து பின்னாடி பாத்து நெறைய செடிகள் இருக்கு.

இங்க பாத்தீனா ஒரு பெரிய ஸ்விம்மிங் பூல் இருக்கு ஸ்விம்மிங் பூல் ஃபுல்லா தண்ணி வந்து ப்ளூ கலர்ல இருக்கு.

நம்ளுக்கு இந்த பீச் தண்ணி பாத்தீன்னா ஃபுல்லா ப்ளூ கலலா தெரியிது.

மேல பாத்தினா வாயல்லா வைட் கலர் லைட்டிங்ஸ் எல்லா தெரியிது லைட்டிங்ஸ் எல்லா வைட் கல்ல இருக்கு.

இது ஒரு மெட்ரோ ஸ்டேஷன் இங்க ஒரு ட்ரெயின் தெரியிது.

இங்க நெறைய மக்களு சுத்திடே இருக்காங்க அங்க வந்து ஒயிட் கலர் டிரஸ்ஸு கீழ லெஃப்ட் சைடு வந்து ப்ளூ கலர் ஷர்ட் போட்டு வச்சிருக்காங்க.

ரைட் சைடுல ஒரு ரெண்டு டயர் இருக்க அதுல வந்து ஒரு எல்லோ கலர் ஒரு பிளாக் கலர் டயர் இருக்கு.

இதுல பாத்தினா ரயில்வே ட்ராக்ஸ் எல்லா கிளியரா இருக்கு.